போயி பாக்க முடியாத நிலைமையில இருந்தோம் அந்த நிலைமையில் இப்போதைக்கு இந்த சிறு சிறு வழக்குகள்லாம் நீதிமன்றத்திற்கு போகாத அவசியம் இல்லாம நம்ம இணையதளத்திலே பார்க்கிறது மூலமா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இது நேரமும் சேமிப்பாகுது அதே மாதிரி சில விபத்துகளிலிருந்து தவிர்க்கவும் வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப வரவேற்கத்தகுந்த விஷயம் சதீஷ் இதுக்காக மட்டுமே ரூபாய் ஒரு ஏழாயிரம் ஏழாயிரம் கோடி மதிப்பீட்ல இந்த இணையதள அஹ் court ஐ வந்து இணையதள நீதிமன்றத்தை வந்து அமைச்சிருக்காங்க இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான்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

அஹ் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு போவும் என்றது வந்து இதுல இருந்தே தெரிஞ்சிடுச்சு சிறு குறு தொழிலாளர்கள் வந்து இனி மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சி பொருளாதாரத்தைப் பெருக்கிக் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் இத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 கண்டிப்பா சதீஷ் அதே மாதிரி இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருவத்தி மூணு இருவத்தி நாலு budget ல பாத்தீங்கன்னா மகளிருக்கான சேமிப்பு திட்டங்கள் அதுல பாத்தீங்கன்னா ஏழு புஞ்ச ஏழு புள்ளி அஞ்சி சதவீதம் வட்டி விகிதம் வழங்கியிருக்காங்க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

முதியவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு easy ஆ கொடுத்தோம் இது எளிமையா குடுத்தோம்னா அவங்க இன்னும் கொஞ்சம் வசதிப்படுவாங்க இது வரவேற்கத்தக்கதான விஷயம் தான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 அஹ் பொம்மைகள், மிதிவண்டியா இருக்கட்டும் car களா இரு~ நான்கு சக்கர வாகனங்களா இருக்கட்டும், இருசக்கர வாகனங்களா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் அந்த பொருட்களுக்கு அஹ் விலை வந்து குறையும் அப்படின்றது வந்து இங்க சர~ ஒரு சரியான ஒரு தீர்வை வந்து சொல்லியிருக்காங்க ஹம் அதேமாதிரி சதீஷ் இப்ப பாத்தீங்கன்னா சிறு துறை சிறு துறைகள் தான் இருக்காங்க இல்ல சிறுசிறு துறைகள் அதில் உள்ள பொருட்களுக்கு சுங்க வரிகள்லாம் வந்து இருவத்தி மூணு percentage ல இருந்து இப்ப பதிமூணு ஹம் பதிமூணு சதவிதமா குறைச்சிருக்காங்க சதீஷ் அதே மாதிரி மின் மின்சக்கர வாகனங்கள் அதாவது battery ல இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு வரிவிலக்கு குடுத்திருக்காங்க அதுவும் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் இது மூலமா நம்ம மின்சக்கர வாகனங்கள் உபயோகிப்பதன் மூலமா நம்மளோட சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம்

அதே நேரத்தில வருமான வரி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

ஹம் அதேமாதிரி சதீஷ் இப்ப பார்த்தீங்கனா இந்த பிரதமரோட வீடு கட்டும் திட்டத்தில பார்த்தீங்கனா முன்னாடி எழுவத்தி ஒன்பது கோடிதான் குடுத்திருந்தாங்க இப்ப உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பத்து லட்சம் கோடி வரைக்கும் ஒதுக்கிருக்காங்க இது மூலமா ஒருத்தவங்க வீடு கட்டணும் நினைக்கிறாங்கனா அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கட்டறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ரொம்ப ரொம்பவே அவங்களுக்கு அதெல்லாம் உதவியா இருக்கும் ஏன்னா வீடில்லாத மக்கள் வந்து எத்தனையோ பேர் நம்ம ஆஹ் வீடு இல்லாம தங்கறதை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் மழை காலமாய் இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு பேரிடரா இருக்கட்டும் இயற்கை பேரிடரா இருக்கட்டும் அதேபோல உள்நாட்டு விமான சேவை அதிகரிக்கும் வண்ணமா கூடுதலா ஐம்பது விமான நிலையங்களை வந்து ஐம்பது விமான நிலையங்களும் helipad களும் அமைக்கிறதுக்கு உயர்தர தொழில்நுட்ப அடிப்படையில விமான நிலையங்களை மேம்படுத்த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

சொல்லித் தரக்கூடிய அதாவது மாணவர்களுக்கு ஊக்குவிக்கிற வசமா நாடு முழுவதும் முப்பது சர்வதேச தரம் அதாவது சர்வதேச தரம்வாய்ந்த மேம்பாட்டு மையம் ஹம் கண்டிப்பா சதீஷ் நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்பது விமான நிலையங்கள் கட்டறது மூலமா நம்மளுக்கு போக்குவரத்து வந்து ஆஹ் சுற்றுலாத்துறை மட்டுமில்லாம விமான நிலையங்கள் ஏற்படுத்தும் மூலியமா இறக்குமதியிலும் ஏற்றுமதியிலும் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் நினைக்கிறேன் சதீஷ் எப்படினா இப்ப நம்ம உள்நாட்டிலயும் இப்ப make in இந்தியா திட்டத்திலே உருவாக்கிற பொருட்கள் நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் போது இந்த ஏற்றுமதி வரியும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இதன் மூலமா லாபம் ஈட்டி நம்மளோட பொருளாதார நிலைமையும் மேற்கொண்டு அதிகரிக்கிறதுக்கு உண்டான மிகச்சரியான வாய்ப்புன்னு நினைக்கிறேன்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 கண்டிப்பா ஒரு பொருளாதாரத்திலயும் நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அத பத்தி அ~ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு ஆண்டுகளுக்கு ஒரு கோடி விவசாய இயற்கை விவசாயம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க போறாங்க இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க இடங்கள்ல உரம் தயாரிக்கப் போறாங்க இது ஒரு நல்ல ஏற்பாடா எனக்கு தெரியுது

கணிசமாக லாபம் ஈட்டலாம் ஏற்றுமதி செய்யறது மூலமாகவும் உள்நாட்டிலே நம்ம தொழில் செய்யறது மூலமாகவும்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

corona காலகட்டத்திலிருந்தே யாரும் பசியோட உறங்ககூடாது அப்படின்ற காரணத்துக்காக கொண்டு வந்த பிரதமரின் அஹ் garib kalyan திட்டம் அப்படின்றது வந்து ஒரு ஆண்டுக்கு நீடிக்கப்படுகிறது இன்னும் ஒரு ஆண்டுக்கு நீடிக்கிறாங்க G twenty நாடுகளில் மாநாட்டில் தலைமையான இந்தியா ஏற்று இது மிக பெரிய வாய்ப்பா இருக்கு அதுமட்டுமில்லாம இரண்டாயிரத்தி எழுவதாவது ஆண்டுக்குள்ள கார்பன் இல்லா நாடாக இந்தியா உருவாகும் அப்படின்றதை வந்து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 நம்மளோட அடுத்த அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு இது மிகவும்

digital நூலகத்தை வலுவடைந்த கட்டிடமாக கட்டமைக்க நடவடிக்கை எடுத்திட்டு வர்றாங்க இது கண்டிப்பா ஒரு அடுத்த தலைமுறைகளுக்கான ஒரு ஊக்குவிக்கிற திட்டமா தான் இதை நான் பாக்குறேன் கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி அடுத்த தலைமுறை பத்தி பேசலாம் நம்மளோட பாரம்பரியமே நம்மளோட பழமையும் தான் அதாவது நம்மள சுத்தி இருக்க அந்த சுற்றுலா தலங்கள் அந்த சுற்றுலா தலங்கள்ல சர்வதேச அளவுல வரைக்கும் நம்ம உயர்த்துவதற்காக நாடு முழுவதும் அம்பது சுற்றுலா தலங்களை மேம்படுத்தலாம்னு இருக்காங்க நம்மளோட நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்த சுற்றுலா பா~ பார்த்தீங்கனா இப்ப வெளிநாட்டிலிருந்து வந்து நம்ம ஊரை பார்க்கறாங்கன்னா அவங்க வந்து mostly அந்த சுற்றுலா தலகளை எல்லாம் போய் பார்ப்பாங்க அந்த சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் நாட்டோட நற்பெயரும் கிடைக்கும் அதே சுற்றுலா~ ஹம் வருவாயும் ஈட்ட முடியும். ஒரு பெரிய அளவு வருவாயை நம்மளால ஈட்ட முடியும் அதெல்லாம் மேம்படுத்தி அதெல்லாம் நல்ல நல்ல வகையில பராமரித்து கொண்டு வந்தாங்கனா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சிய அது கண்டிப்பா ஒரு பாதையை அமைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள் பட்டில~ பட்டியல் இன மக்களுக்கு முன்னேற்ற முன்னேற்ற அடிப்படைய கொண்டு இந்த பட்ஜெட்டை வந்து இவங்க தயாரிச்சிருக்காங்கன்னு கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும்

இது அத இதை இதைவிட அத

கண்டிப்பா சதீஷ் இது இது மட்டும் ஒற்றுமை அங்காடி அந்த இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிகவும் இப்ப புகழ்பெற்றதா இருக்கும் அந்த பொருட்கள்ல அவங்க வெளிநாட்டு நபர்கள் வாங்குவது மூலமாக சேர்த்து சிறு பெரு முதலாளிகளுக்கும் லாபமும் ஈட்ட முடியும் பொருளாதாரத்தில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

இது அரசாங்கத்துக்கும் லாபம் தரும் வகையாகவும் இருக்கு அதே மற்றும் சிறு சிறு தொழிலாளிகளும் சரி பெரு தொழிலாளிக்கும் சரி அவங்களுக்கு லாபம் தரும் வகையிலாக தான் இருக்கு இந்த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

நாட்டோட பொருளாதாரம் எப்படில்லாம் உயருன்றத பத்தி நாம பாத்தோம்

இதேமாதிரி ஒரு வளர்ச்சி பாதையில இந்திய போகும்றதையும் நம்ம நம்புவோம் கண்டிப்பா இதோட நம்ம அஹ் நம்ம பேச வேண்டியதே நல்லபடியாவே பேசி முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நேபில் நீங்க என்ன நினைக்கறீங்க? கண்டிப்பா சதீஷ் நம்மளோட கருத்துக்களை correct ஆ தான் கூறியிருக்கோம் சரியான விதத்தில கூறியிருக்கோம் அது மட்டும் நம்ம குடுத்திருக்கிற budget லயும் நம்ம குடுத்திருக்கிற ரொம்ப நன்றி என் கூட நீங்க இந்த விஷயங்களெல்லாம் பகிர்ந்துகிட்டு எனக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைசுச்சு இதிலிருந்து அது ரொம்பவே நன்றி நேபில் எனக்கும் தெளிவு கிடைச்சுது சதீஷ்

பகத் சிங் பற்றிச் சொல்லுங்கள். என்றும் பகத் சிங்கின் பேரைச் சொன்னவுடனே நம் ரத்தம் கொதிக்கிறது. நாட்டின் சுதந்திரத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்தார் என்பதற்கு உதாரணம் காண்பது கடினம். வரலாற்றில் சிறியவர்கள் அவரை ஷாகித் அசாம் என்று போற்றியுள்ளனர். பல நூற்றாண்டுகளாகத் தியாகத்தின் பாதையின் வழிநடத்தும் அவர்களின் வாழ்க்கை.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 சுதந்திரம் அடைய போராட்டம் அவசியம் என்று அவர் உறுதியாக நம்பினார். பகத் சிங் எப்போது, எங்குப் பிறந்தார்? சர்தார் பகத் சிங் இருபத்தி ஏழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அன்று பஞ்சாவில் உள்ள பங்கா என்ற கிராமத்தில் ஒரு புரட்சிகர குடும்பத்தில் பிறந்தார்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 இவரது தந்தையின் பெயர் கிஷன் சிங். இவரது தந்தை மாமாவும் புகழ்பெற்ற புரட்சியாளர்கள் அவர் பிறந்தநாளில் பகத் சிங்கின் மாமா அஜித் சிங் மண்டேலா சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவரது தந்தை நோபலத்திலிருந்து வீடு திரும்பினார். பகத் சிங்குக்கு பகத் சிங் என்று பெயர் எப்படி வந்தது?

பாட்டி குழந்தையை அதிர்ஷ்டசாலி என்று அழைத்தார். இந்த வார்த்தைக்குப் பிறகு அவர் பெயர் பகத்சிங் ஆனது. பக்தி அவரது மாமா மற்றும் தந்தையிடமிருந்து பெற்றது. பகத் சிங்கின் குழந்தைப் பருவத்தைப் பற்றிச் சொல்லுங்கள்.

மிக இளம் வயதிலே புரட்சி இயக்கத்தில் சேர்த்தார்.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

பகத் சிங் ஏன் வீட்டை விட்டு ஓடிவிட்டார்? சர்தார் பகத் சிங் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தபோது அவரது குடும்பத்தினர் அவரது திருமணத்திற்காக ஏற்பாடுகளைச் செய்தனர்.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

பகத் சிங்கை புரட்சிகர வாழ்க்கையை மேற்கொள்ளத் தூண்டியது யார்? பிரதாப்பை வசிக்கும் அ~ பதுகேஸ்வர் தத்துடன் தொடர்பு கொண்டார். இந்தத் தொழிற்சங்கம் அவர்கள் ஒரு புரட்சிகர வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பெரும் உத்வேகமாக நாட்களில் நீங்கள் கதையை உருவாக்கினார். இந்த நேரத்தில் பகத் சிங் காவல்துறையின் கண்களுக்கு உட்பட்டால் அவர்களை ஏதாவது ஒரு வழக்கில் சிக்க வைக்கப் போலீசார் தயாராகி வந்தனர்.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

ஆக்ராவிலிருந்து லாகூர் வந்தீர்கள். எதிர்த்தபோது லாலா லஜபதி ராய் தரியறியால் தாக்கப்பட்டார். லாலா ஜிக்கு பல காயங்கள் ஏற்பட்டன. இந்தக் காயங்களை அவரால் தாங்க முடியவில்லை. லாலா ஜியின் மரணத்தால் நாட்டின் கர்ப்பிணி பெண்களின் ரத்தம் சிந்தப்பட்டது. லாலா ஜியின் மரணத்திற்கு பழிவாங்குவதற்காகச் சபதம் செய்தார். லாலா லஜபதி ராயின் மரணத்திற்கு பழி வாங்கியது யார்?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

காவல்துறையை ஏமாற்றியதன் மூலம் நால்வரும் கடுமையாகத் தண்டிக்கப்படுகிறார்கள். லாகூரிலிருந்து காவலர்களும் வெளியே வந்தனர். சட்டசபையில் வெடிகுண்டு வீசியது யார்? சட்டசபை அரங்கைத் தகர்க்க முடிவு செய்தார். இந்தப் பணிக்குப் பகத் சிங் மற்றும் பதுகேஸ்வர் தத் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பதுகேஸ்வர் தத் மறு வேடத்தில் சட்டசபை அரங்கிற்குள் நுழைந்தார். அந்த நேரத்தில் கேல~ கேலரிகள் பாதுகாப்பு மசோதா அறிமுகம் செய்யப்பட இருந்தபோது வெடிகுண்டு வீசப்பட்டது. குண்டுவெடிப்பு நடத்தவுடன் சட்டசபை வளாகத்தில் கூட்டநெரிசல் ஏற்பட்டது. சிறிது அமைதிக்கு பிறகு மக்கள் அந்த இரண்டையும் பார்த்தனர்.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 பகத் சிங்கின் தியாகம்பற்றிச் சொல்லுங்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு மார்ச் இருபத்தி மூன்று அன்று மாலை இந்த மூன்று மாவீரர்களும் தூக்கிலிட்ட~ தூக்கு தண்டனைக்கு முன் இந்த மூன்று hero க்களும் முன்பை விட அதிக எடையிலும் இருந்தார். தூக்கிலிட்டபவருக்கு முன் மூன்று hero க்களும் ஒருவரை ஒருவர் கட்டித்தழுவி பாரத் மாதா ஜே ஜே என்று கோஷமிட்டனர். வாகனம் ஓட்டும்போது வீர மரணம் அடைந்தார். hello hi sir எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இறுக்கிகளா ஆமாம் sir என்ன sir ஆஹ்ன்னு கேட்டி number save பண்ணிவைக்கலயா ஓ அப்படியா சரி சரி ம் sir வீட்ல எல்லா எப்படி இருக்கீங்க நல்லாருக்காங்களா உங்க son எல்லாம் நல்லாருக்காங்களா என்ன sir உங்க son என்ன பண்ணிட்டு இருக்காங்க? nineth படிக்கிறாரா? சரி okay sir okay sir mam நல்லாருக்காங்களா?

நா வந்து Bcom CA தான sir எடுத்தேன் ஆமாம் sir சொன்னிங்க but என்ன எனக்கு வந்துட்டு கொஞ்சம் money issue அதுனால என்னால CA ல concentrate பண்ண முடியல ஆனா நீங்க சொன்னிங்க CA ண்ணு அப்படின்னு சொன்னிங்க but என்னால முடியல sir நா இப்பம் Mcom பண்ணிட்டுருக்கன் Mcom பண்ணிட்டுருக்கன் பண்ணிட்டு work போய்ட்டுருக்கன்

super sir super sir okay sir mam பாத்து கிடுறாங்க okay sir okay sir colleges ரொம்ப மறக்கவே முடியாது sir college days மறக்கவே முடியாது sir

ஆஹ் ஆமா sir எங்க gang கே வேற level sir ஆஹ் அப்படிலாம் இல்ல sir ஆமா sir ஆஹ் ஆஹ் ஆஹ் உம் ஆமா sir

ஆமா sir ஆனா accounts class உக்காந்துட்டு தூங்குறதையே வேலையா வைச்சி இருப்போம் ஆஹ்

வேற உம் ஆமா sir

உம் next time sir எல்லாதையும் கூட்டுவாறன் உம் உம் கண்டிப்பா sir உம் என்ன பண்ணுறது sir jessi தான் கொஞ்சம் கை ல பிடிக்க முடியாது அவ வந்து ரொம்ப பண்ணுவா அவளுக்கு வந்து என்ன வேலை sir work பண்ணிட்டு இருக்கா ஆஹ் office ஆமா work போயிட்டு இருக்கா உங்களுக்கு தெரியாதா உம் ஆமா sir work பண்ணிட்டு இருக்கா அவளை வேர மெய்ச்சி இல்லுத்துடு வரணும் அது எங்க போனாலும் வராது

அவர boomer boomer சொல்லுவோம் அவரு பெசுவாரா sir call பண்ணுவாரா

அவுங்களாம் இப்ப எங்க இருக்காங்கனு தெரில sir முக்கா pant பையனா யாரு sir ஹரி ஆஹ் sir

அவன் settle கொஞ்சம் செட்டில் ஆகிட்டான் இப்பம் recent பேசயில கொஞ்சம் settle ஆகிட்டன்னு சொன்னான் Gowtham ஆஹ் gowtham ஆனா ரொம்ப பேசிட்டே இருப்பார் இப்பம் வந்துட்டு normal ஆ office தான் sirITfiled போய்ட்டு இருக்காங்க

உம் அதுக்கு என்ன sir சொன்னாங்க ஆஹ் அப்படியா அவங்கதான் அவங்கதான் sir உம் இப்பம் ஒரு அளவுக்கு எல்லாரும் settle sir எல்லா க ஒரு position ல இருக்காங்க, ஹம் இப்ப உங்ககிட்ட தான் பேசி ரொம்ப நாள் ஆச்சே சரி இப்ப sir க்கு call பண்ணுவோம் பேசுவோம் நம்ம இப்போ call பண்ணி பேசுவோம் sir க்கு group ல message எல்லாம் பண்ணுவோம்ல sir ஆனா நீங்க தான் வந்துட்டு ஆஹ் எப்பவும் இந்த மாதிறி தீவாளி time அந்த time க்கு நாங்க message பண்ணுவோம் நீங்க பாத்துட்டு reply பண்ணுவீங்க ஆஹ் ஆஹ் ஆஹ் இப்பயும் tuition something எடுத்துட்டு இருக்கீங்களா sir center க்கு போயி

ஹம் okay okay okay okay sir இப்போ இன்னும் accounts accounts ஏ தான் உம் ஆமா sir correct தான் உம்

ஆனா college ல நாங்க பண்ண கூத்துலாம் உங்களுக்கு தெரியாது அது எல்லாம் right side balance sheet ல tally ஆச்சுன்னா அத தூக்கி left side ல போடு step mark லாம் நீங்க போட்ருவீங்கள்ள sir ம்ம் உம் ஆஹ் இருந்தாலும் சரி sir அது இதுலவரயில sem exam ல வர்ச்சில

இல்ல mostly step mark க்கு வந்துச்சு sir ம் mark வந்துச்சு அதெல்லாம் பிரச்சனை இல்ல சொல்றன் அப்டி அப்டிலாம் பண்ணிருக்கோம் sir அப்டீன்னு

ஒருநாள் பாக்கலாம் sir meet பண்ணலாம் நம்ம எல்லாரும் நா வந்துட்டு பேசுறன் ஜெஸிட்ட பேசுறேன் கலாக்கிட்ட ஜெஸிட்ட எல்லாத்துட்டயும் பேசுறன் பேசிட்டு உங்க கிட்ட

என்ன மாறி நூறு என்ன sir இப்படி ஆஹ் ஆஹ் jessie நாலு வானரத்துக்கு ஆஹ் ஆஹ் ஓ

இப்பம் பரவாயில்ல sir இப்பம் அவுங்க எங்கள மாறி சேட்டை பண்ணுறாங்களா student இப்பம் okay ஆ sir

உம் ம்ம்